இங்க ஒரு பில்டிங் இருக்கு.

இது ஒரு டேன்ஸ் ஷோ .

இப்பதா ஓபன் பண்ணிருக்காங்க போல பிரைட்டா இருக்கு.

இது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா .

அங்க ஒரு லேடி நின்னுட்டு இருக்காங்க.

அவங்களோட ஃபேஸ் பிளர்ரா இருக்கு.

இது ஒரு பெட்ரோல் பங்க் .

இந்த எடத்துல ரெண்டு சைடுஉம் மரம் வளந்திருக்கு.

அந்த பூ லைட் ரெட் கலர்ல இருக்கு.

அக்காளி வெங்காயம் கோஸு பீன்ஸ் எல்லா வெச்சிருக்காங்க.

இந்த இடத்தில கொஞ்சம் தண்ணி இருக்கு.

இங்க ஒரு ஷெட் இருக்கு.

அந்த ஷெட்க்குள்ள ஒரு கார் ஸ் பார்க் பண்ணிருக்காங்க.

இந்த எடத்துக்கு பக்கத்துல ஒரு பேர்கேட் குடுதுருக்காங்க.

இந்த இடத்துக்கு பின்னாடி பெரிய பில்டிங் ஒன்னு இருக்கு.

இங்க நெறைய மக்கள் கூட்டமாக நின்னுட்டு இருக்காங்க.

இந்த ரோல இருக்குற எல்லா கடையிலயு கறி இருக்கு.

இங்க ஒரு சேர் போட்டிருக்காங்க.